இந்த மாதிரி அவுங்க கடைல சாப்டேன் இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்பறம் நானும் உங்க கடைக்கு வரலாம்.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

ஆஹ் ஒரு வெளிய போயிட்டு வர முடியுதா ச்சை எங்க பார்த்தாலும் ஒரே சத்தம் ஒரே புகை முடியலை சீ மீனா அக்கா கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்க என்னக்கா ஏதோ புலம்பிட்டே வந்து தண்ணி கேக்குறீங்க என்னாச்சு என்னப்பா புலம்பிக்கிட்டே வர்றாப்புல தெரியுது என்ன விஷயம் எங்க அக்கா பக்கத்துல மார்க்கெட் வழியா போயிட்டு வரலாம்னு பார்த்தா ஒரு பக்கம் இந்த வெயிலு அதுக்கு கூட நம்ம சமாளிச்சிடலாம் போல இருக்கு இந்த ட்ராபிக்ன்னு ஐயோ ஒரு வண்டிக்காரன் எல்லாம் அப்படியே ஹாரன் அடிச்சு என் காதே இன்னும் வலிக்குது மார்க்கெட்க்கு போனீங்களா ஆமா நீங்க போய் வெயில் நேரத்துக்கு போயிருக்கீங்களே ஈவினிங் போல போயிருக்கணும் இவங்க ட்ராபிக் தான் அதிகமா இருக்குன்னு தெரியுமே நமக்குத்தான் வெயில் கூட ஏங்க வீட்டுலயா இருக்காங்க

யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம் சவுண்ட்டே இருக்காது இப்ப போனா நசநசன்னுல இருக்கும் ஐயோ கரைக்ட்தான்கா ஆனா சரி இன்னைக்கு வீக் டேதானே அதனால சரி ஓகே கூட்டம் இருக்காது எல்லாம் ஆபீஸ் போயிருப்பாங்க வீக்கெண்ட் தான் ரொம்ப வெளிய போறேன் அப்படி இப்படின்னுட்டு கேப்ஸ் அதெல்லாம் அதிகமா இருக்கும் இன்னைக்கு ஒண்ணும் கம்மியாயிருக்குன்னு நெனைச்சு போனா எல்லா நாளும் ரசாதா இருக்கு ரோடு ட்ராபிக் இருக்காது வேகமா வீடு வந்து சேர்ந்திடலாம்ன்னு போனேன் ஏன்னா அப்புறம் ஈவினிங்க்கு மேல ஆயிடுச்சுன்னா போய் குழந்தையை கூப்பிட வேண்டியதா இருக்கு போயிட்டு வந்து வச்சிருவோம்ன்னு பார்த்தா அது என்னக்கா அவ்ளோ ட்ராபிக் அது ட்ராபிக் கூட சமாளிச்சிடலாம் முன்னாடி தான் வண்டி நிக்குதுன்னு தெரியுதுல்ல ஆனாலும் ரெண்டு வண்டி தள்ளியிருக்கவன் போட்டு ஹாரன் அடிச்சு அப்படியே ஹாரன் அடிச்சா மட்டும் நான் என்ன வண்டி மேல ஏறிக்கிட்டா போக முடியும் ஆமாக்கா இந்த ட்ராபிக்

ஸ்கூல் டைம் போறவங்க எல்லாம் போக கடைக்கு சாமான் வாங்குறாங்கல்ல அவங்கெல்லாம் வருவாங்க அதனால ரொம்ப ரஸ்ஸா தான் இருக்கும் போகாதீங்க இனிமேல் அப்படின்னு ஓவர் சவுண்டா இருக்கும நம்ப காதை, நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கு கரைக்ட் தான் அக்கா தெரியாமல் எப்பதான் அப்ப மனுஷன் மக்கா போவேன்னு தெரியலே இந்த வண்டிகளை எல்லாம் குறைச்சாதான் சரிப்பட்டு வரும்ன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த டூவீலர் வச்சிருக்காங்க பாருங்க அதெல்லாம் அந்த ஒரு சவுண்ட் ஓடையே வருது